இந்தியாவை தொழில்நுட்பத்தில் கல்வியறிவு கொண்ட நாடாக உருவாக்க திறன்கொண்ட
ஸ்போக்கன் டியூட்டோரியல் டெக்னாலஜி ன் அறிமுகத்திற்கு நல்வரவு
ஐட் பாம்பே ல் கண்ணன் மெளத்கல்யா என்பவரின் தலைமையில் இந்த திட்டம் இயங்குகிறது
ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்றால் என்ன வர்ணனையுடன் சில மென்பொருட்களை விவரிக்கும் ஒரு கம்ப்யூட்டர் செஷன் ஐ பதிவு செய்வது
இதன் விளைவான மூவி
ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஆகும் பொதுவாக 10 நிமிட கால அளவு கொண்டது ஸ்போக்கன் Tutorialகளை உருவாக்குவதன் படிநிலைகள் ஆட்லைன் ஸ்கிரிப்ட் பதிவுசெய்தல் மற்ற மொழிகளுக்கு ஸ்கிரிப்ட் ஐ மொழியாக்கம் செய்தல் டப்பிங்
இந்த படிநிலைகளை விளக்குகிறேன் இரு மென்பொருட்களுக்கு ஆட்லைன் ஐ காட்டுகிறேன் க்ஸ்ஃபிக் மற்றும் phpமைஸ்கிள் httpspoken tutorialorg இல் இருந்து இந்த டியூட்டோரியல் க்கு தேவையான அனைத்து இணைப்புகளையும் ஏற்கனவே தரவிறக்கம் செய்து வைத்துள்ளேன்

நன்றி வணக்கம் பதிவை முடித்துவிட்டேன் உடனடியாக அந்த பதிவுசெய்யும் மென்பொருள்
மூவி ஐ உருவாக்குகிறது முதலில் நெட்ஸ்கேப் ஐயும் இஷோவு உம் மூடுகிறேன்
இப்போது பதிவுசெய்த மூவி ஐ இயக்குகிறேன்

ஆங்கிலத்தில் புலமை குறைந்தவர்களும் இதை அணுகுமாறு உருவாக்க இந்தி மராத்தி மற்றும் பெங்காலியில் சிலாப் ன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் க்கான மொழிபெயர்க்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் ஐ காட்டுகிறேன் இந்தி
மராத்தி
மற்றும் பெங்காலி browserக்கு வருவோம்
ஸ்கிரிப்ட் ஐ பயன்படுத்தி பேசப்பட்ட பகுதியை மட்டும் மாற்றுகிறோம்
அதே வீடியோ வே இருக்கும்
லினக்ஸ் ல் ஆடாசிட்டி மற்றும் எஃப்எப்எம்பெக் ஐ பயன்படுத்தலாம் இதை எவ்வாறு செய்வதென ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் விளக்குகிறது ப்ரவ்சர் ஐ சிறிதாக்குகிறேன் இதை அடியில் வைக்கிறேன் சில tabகளுடன் மற்றொரு ப்ரவ்சர் கொண்டுள்ளேன் இதை இயக்குகிறேன் இயங்குகிறது விண்டோஸ் ல் மூவி மேக்கர் ஐ பயன்படுத்தலாம் இதை எவ்வாறு செய்வதென ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் விளக்குகிறது அடுத்த slideக்கு போகலாம் இப்போது இந்தி மலையாளம் மற்றும் பெங்காலியில் சிலாப் ஸ்போக்கன் tutorialகளைக் காணலாம்

இங்கே slideகளுக்கு வருவோம் ஸ்போக்கன் tutorialகள் வழியாக சிக்கலான தலைப்புகளை எவ்வாறு வழங்குவது என விவாதிப்போம்
ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் 10 நிமிட நீளம் மட்டும் கொண்டது இல்லையா
சில ஸ்போக்கன் tutorialகளை இணைப்பதன் மூலம் மேம்பட்டத் தலைப்பிலும் கற்றுத் தரலாம்
போதுமான சிறிய படிகள் இருந்தால் இமயத்தையும் தொடலாம்
இப்போது லேடெக்ஸ் மற்றும் Scilabக்கான ஸ்டடி பிளான்ஸ் ஐ காணலாம் லேடெக்ஸ் ஸ்டடி பிளான்ஸ் சிலாப் ஸ்டடி பிளான்ஸ் அடுத்த slideக்கு வருவோம்
ஸ்போக்கன் tutorialகள் மூலம் டிஜிட்டல் டிவைடு ஐயும் இணைக்கலாம்
உதாரணமாக ஐஆர்சிடிசி மூலம் இரயில் பயணச்சீட்டை எவ்வாறு வாங்குவது என விளக்கலாம் குறைந்த விலை விவசாய கடனை எவ்வாறு கண்டறிவது
ஆரம்ப சுகாதார தகவல்களை எவ்வாறு கண்டறிவது
முதலுதவி தகவல்களை எவ்வாறு பெறுவது
குறைந்த விலையில் தொலைக்காட்சி பெட்டிகளை விற்கும் கடையை கண்டறிய எவ்வாறு இணையத்தில் தேடுவது
உண்மையில் இந்த பட்டியல் முடிவற்றது
மொத்தத்தில் இந்த அணுகுமுறை டிஜிட்டல் டிவைடு ஐ இணைக்க உதவும்
ஸ்போக்கன் tutorialகள்
கிரியேட்டிவ் காமன்ஸ் licenseன் கீழ் வெளியிடப்படுகிறது
இவை ஸ்போக்கன் டியூட்டோரியல் இணையதளத்திலிருந்து இலவசமாக தரவிறக்க கிடைக்கும்
10 நிமிட ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ உருவாக்க கிடைக்கும் வெகுமானம் பற்றி விவாதிப்போம் ஸ்கிரிப்ட் மற்றும் ஸ்லைட்ஸ் ஐ உருவாக்குவதற்கு ரூ
3500 புதிய அல்லது தொடக்க பயனர் மூலம் ரிவ்யூ செய்வதற்கு ரூ
500 ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ பதிவு செய்வதற்கு ரூ
1000 இதையும் தொடக்க பயனர் செய்யலாம் வட்டார மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு ரூ
1000 வட்டார மொழியில் டப் செய்வதற்கு ரூ
ரிவ்யூ முடிந்து ஏற்றுக்கொண்ட பின்னரே பணம் கொடுக்கப்படும்
மேற்சொன்ன தொகை 10 நிமிட ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கானது
உண்மை வெகுமானம் நிமிடங்களின் எண்ணிக்கைக்கு நேர்விகிதமானது
ஒரு முறை மட்டும் ரூ
5000 வெகுமதியாக அளிக்கப்படும் நம் இலக்கு நடுஇரவில் தனியாக கற்கும் தொலைதூர மாணவன் அவருக்கு உதவ யாரும் இல்லை
மற்றபடி ஸ்போக்கன் tutorialகள் சுயமாக கற்றுக்கொள்வதற்கு உருவாக்கப்படுகிறது
நாங்கள் தீவிரமாக கட்டற்ற மென்பொருட்களை ஆதரிக்கிறோம் நிதி உதவியுடன் ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி மாணவர் மன்றங்கள் மூலம் பயிலரங்குகளை நடத்துகிறோம் கேம்பஸ் Ambassadorகளை எதிர்பார்க்கிறோம் கேம்பஸ் அம்பாசேடர் புரோகிராம் பற்றி ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் உள்ளது அதை இயக்குகிறேன் இயங்குகிறது இந்த திட்டத்திற்கான இணையதளத்தை காட்டுகிறேன் 1 நடப்பு டியூட்டோரியல் இங்கே உள்ளது கான்டாக்ட் யுஎஸ் இங்குள்ளது பாஸ் தலைப்புகளின் பட்டியல் இந்த விக்கி ல் உள்ளது - இதை சொடுக்குகிறேன் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நீங்களும் இணையலாம் புதிய தலைப்புகளில் வேலையையும் நீங்கள் அளிக்கலாம் எங்களை அணுகுவதில் தயக்கம் வேண்டாம்
அடுத்த slideக்கு போகலாம்
உங்கள் பங்களிப்பை வரவேற்கிறோம் ஸ்போக்கன் tutorialகளை உருவாக்க ரிவ்யூ செய்ய மற்றும் பயன்படுத்த
001117 001019 தொழில்நுட்ப ஆதரவும் எங்களுக்கு தேவை அதேபோல வேலைவாய்ப்பும் இங்குள்ளது
எங்களுடன் பணியாற்றுங்கள் முழு நேரம் அல்லது பகுதி நேரம்
ஏன் எங்களுடன் பணியாற்ற வேண்டும்
டிஜிட்டல் டிவைடு ஐ நீக்க நம் குழந்தைகள் தொழில்நுட்பத்தில் கல்வியறிவு பெற பாஸ் ஐ ஊக்குவிக்க நம் குழந்தைகளை வேலைசெய்ய தகுதியானவர்களாக மாற்ற நம் நாட்டை வளர்ந்த ஒரு நாடாக மாற்ற திர்
அப்துல் கலாமின் கனவை நினைவாக்க
அடுத்த slideக்கு செல்வோம்
உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி
இந்த டியூட்டோரியல் லில் காட்டப்பட்ட அனைத்து இணைய பக்கங்களையும் உங்களால் கண்டறிய முடிகிறதா என பாருங்கள் இத்திட்டத்திற்கான நிதி ஆதரவு பற்றி இப்போது கூறுகிறேன் ஸ்போக்கன் டியூட்டோரியல்
டால்க் டோ ஆ டீச்சர் projectன் ஒரு அங்கமாகும் இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே இதற்கு ஆதரவு கிடைக்கிறது
இத்திட்டம் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு spoken tutorialorgnmeict இன்ட்ரோ
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா